இது வண்டு ஒரு காடனு காடன்ல வண்டு அ ரைட் சைடு ஃபுல்லாவுமே லைனா தென்ன மரங்கள்லா இருக்கு.

இதுலவன்டு ஒருத்தவங்க மட்டு சேர் போட்டு உக்கான்ட்ருக்காங்க.

இந்த அ செவுத்துலயு வன்ட்டு நெறைய டிசைன்ஸ்லா போட்ருக்காங்க லெஃப்ட் சைடுல வன்ட்டு ஒரு சுட்ச் போர்ட்ருக்கு .

நா நேச்சரா எல்லாமே வன்ட்டு நீரோடையா எல்லாமே இதாருக்--

ஒருத்தவங்க கீழயே நின்ட்ருக்காங்க இன்னொருத்தவங்க நடுவுல இருக்காங்க இன்னொருத்தவங்க மேல எதோ புடிச்சிட்ருக்காங்க.

இதுல பின்னாடி ஒரு போஸ்ட் இருக்கு அதுல வந்துட்டு ஜி மெடிக்கல் நீட் அண்ட் பாட்னான்னு சொல்லி எதோ எழுதிருக்கு அதுக்கு சே லெஃப்ட் சைடுல பாத்தாக்க ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு.

இது வந்டு ஒரு காடனு காடன்ல ஒரு பைய முன்னாடியே இடுப்புல கை வெச்சிட்டு பாத்துட்டு நின்ட்ருக்கா பிங்க் கலர் பேன்ட்டு போட்டு.

இந்த செலைக்கு லெஃப்ட் சைடுல பாத்தாக்கா மூ நாலு பேர் உக்கான்ட்ருக்காங்க அதுல ஒருத்தவங்க வன்ட்டு வொய்லட் கலர் டிரஸ் போட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி நெறைய பேர் கீழ உக்கான்ட்ருக்காங்க.

இது வந்ட்டு ஒரு எச்_பி பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்ல ஒருத்தவங்க வந்ட்டு பைக்ல உக்காண்ட்ருக்காங்க ஹெல்மெட் போட்டு இன்னொருத்தவங்க கலர் ஸொட்டர் போட்டு அங்க நின்ட்ருக்காங்க.

ஸ்கேனர் ஸிஸ்டம் இருக்கு வைன் இருக்கு ரெட் வைன் இருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு.

ஆ லெஃப்ட் சைடுல பாத்தாக்கா ஒயிட் கலர்ல ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்னு இருக்கு அதுக்கும் பேக் சைட்ல ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல துணில ஸ்க்ரீன் மாதிரி போட்ருக்காங்க.

இங்க மூணு துணி கடைங்க இருக்கு. சந்திரலோக் கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அம்பிகா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு. நறைய துணிகலா வந்து வெளில போட்டுருக்காங்க.

இங்கே ஒருத்தவங்க வண்டு ஸ்ஸொட்ரு பிங்க் கலர் ஸ்ஸொட்ரு போட்டு சேரி கட்டிட்டு ஒருத்தவங்க நின்ட்ருக்காங்க. அது ஒரு ஸ்டேஷ்னரி மாதிரி இருக்கு.

இது ஒரு எஸ்_ஆர் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்ல ரைட் சைடுல பாத்தாக்கா ஒரு ப்ளாக் கலர் கார் அந்த சைடு பாத்த மாரி ஒருத்தவங்க வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டுருக்காங்க.

இது வன்ட்டு ஒரு டாட்டூ போடுற எடோ.

இது வண்டு ஒரு துணிக்கட துணிக்கடையில ரைட் சைட்ல வண்டு உள்ளெயே ஸ்டெப்பு மேல போயிருக்குது அந்த ஸ்டெப் கீழயே வண்டு பிரவுன் கலர்ல ரெண்டு சேர் போட்ருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க்கு பங்க்குக்கு முன்னாடி ஒரு மூணு காருங்க நின்றிருக்கு பின்னாடி ஒரு குட்டி லாரி மாதிரி இருக்கு.

ஒரு ஒயிட் கலர் பில்டிங்ல இருக்காங்க கீழ வண்ட்டு ஹிந்தில ஏதோ எழ்திருக்கு அங்க ஒரு ஒரு அம்மா வண்ட்டு சேரி கட்டிட்டு மேல அந்த பில்டிங் மேல நின்ட்ருக்காங்க.